ரூபி ல் கன்ட்ரோல் Statementகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் எல்சே கேஸ் statementகள் இங்கே நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் பதிப்பு 1204 ரூபி 193 இந்த டுடோரியலை தொடர உங்களிடம் இணைய இணைப்பு இருக்க வேண்டும்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
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும் தொடங்குவதற்கு முன் ஏற்கனவே டிடிடி டைரக்டரி ஐ உருவாக்கியுள்ளோம் என்பதை நினைவு கொள்க
அந்த டைரக்டரி க்கு செல்வோம்
பின் ரூபி ஹைபன் டியூட்டோரியல் பின் கன்ட்ரோல் ஹைபன் ஸ்டேட்மென்ட்ஸ் இப்போது நாம் அந்த போல்டர் ல் உள்ளோம் தொடர்ந்து செல்வோம்
ரூபி ல் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்கான syntax ஐஎஃப் கண்டிஷன் ரூபி கோடு எண்ட் ஒரு உதாரணத்தைக் காண்போம்
பேசிக் லெவல் ரூபி tutorialகளில் பார்த்தது போல ஒரு புதிய பைல் ஐ கெடிட் ல் உருவாக்குவோம்
அதற்கு ஐஎஃப் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி என பெயரிடுவோம் நான் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன் நீங்கள் டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடு ஐ டைப் செய்யலாம்
இந்த உதாரணத்தில் ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ டிக்ளேர் செய்துள்ளேன்
முதலில் ஒரு லோக்கல் வேரியபிள் my num ஐ டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பு 2345 ஐ அசைன் செய்கிறேன்
பின் ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ டிக்ளேர் செய்கிறேன்
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் னுள் டிக்ளேர் செய்யப்பட்டுள்ள பட்ஸ் மெத்தோட் வெளியீட்டை காட்டும்
my num ன் மதிப்பு 0 ஐ விட அதிகமா என ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் சோதிக்கும்
அதிகம் எனில் இது இங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங் ஐ அச்சடிக்கும் இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் ஐஎஃப் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி வெளியீடு தே வால்யூ ஒஃப் my num இஸ் கிரீட்டர் தன் 0 என காட்டும் ஐஎஃப் கண்டிஷன் திருப்புவது ட்ரூ என்பதை இந்த வெளியீடு நிரூபிக்கிறது ரூபி ல் உங்கள் சொந்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ உங்களால் இப்போது எழுத முடியும் அடுத்து if எல்சே ஸ்டேட்மெண்ட் ஐ காண்போம்
எல்சே ஐ பயன்படுத்துவதற்கான syntax ஐஎஃப் கண்டிஷன் ரூபி கோடு எல்சே ரூபி கோடு எண்ட் ஒரு உதாரணத்தை காண்போம்
பேசிக் லெவல் ரூபி tutorialகளில் பார்த்தது போல கெடிட் ல் ஒரு புதிய பைல் ஐ உருவாக்குவோம்
ஐஎஃப் ஹைபன் எல்சே ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி என அதற்கு பெயரிடுவோம் if எல்சே ஸ்டேட்மெண்ட் க்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன் நீங்கள் டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடு ஐ டைப் செய்யலாம்
இந்த உதாரணத்தில் ஒரு if எல்சே ஸ்டேட்மெண்ட் ஐ டிக்ளேர் செய்துள்ளேன்
முதலில் ஒரு லோக்கல் வேரியபிள் my num ஐ டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பு 1 ஐ அசைன் செய்கிறேன்
பின் ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ டிக்ளேர் செய்கிறேன்
my num ன் மதிப்பு 0 ஐ விட அதிகமா என ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் சோதிக்கும்
அதிகம் எனில் இங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங் ஐ இது அச்சடிக்கும் இல்லையெனில் இது எல்சே ஸ்டேட்மெண்ட் க்கு செல்லும்
பின் அங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங் ஐ அது அச்சடிக்கும்
இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் ஐஎஃப் ஹைபன் எல்சே ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி வெளியீட்டை காண்க
வெளியீடு தே வால்யூ ஒஃப் my num இஸ் லெஸ்ஸர் தன் 0 என காட்டும் எல்சே ஸ்டேட்மெண்ட் இயக்கப்பட்டது என்பதை இது காட்டுகிறது
ரூபி ல் உங்கள் சொந்த if எல்சே ஸ்டேட்மெண்ட் ஐ உங்களால் இப்போது எழுத முடியும் அடுத்து if எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி கற்போம்
எல்சிஃப் ஐ பயன்படுத்துவதற்கான syntax ஐஎஃப் கண்டிஷன் ரூபி கோடு எல்சிஃப் கண்டிஷன் ரூபி கோடு எல்சே ரூபி கோடு எண்ட் ஒரு உதாரணத்தை காண்போம்
பேசிக் லெவல் ரூபி tutorialல்களில் பார்த்தது போல ஒரு புதிய பைல் ஐ கெடிட் ல் உருவாக்குக
அதற்கு ஐஎஃப் ஹைபன் எல்சிஃப் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி என பெயரிடுக நான் if எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் க்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன் நீங்கள் டியூட்டோரியல் ஐ இடைநிறுத்தி இங்குள்ள கோடு ஐ டைப் செய்யலாம்
ஒரு if எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ டிக்ளேர் செய்துள்ளேன்
இங்கேயும் ஒரு லோக்கல் வேரியபிள் my num ஐ டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பு 1 ஐ அசைன் செய்கிறேன்
பின் ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ டிக்ளேர் செய்கிறேன் my num ன் மதிப்பு 0 ஐ விட அதிகமா என ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் சோதிக்கும்
அதிகம் எனில் இங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங் ஐ அது அச்சடிக்கும்
இது ட்ரூ இல்லையெனில் எல்சிஃப் பகுதியினுள் இது செல்லும்
இப்போது my num ன் மதிப்பு 1 க்கு சமமா என இது சோதிக்கும்
ஆம் எனில் அங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங் ஐ அது அச்சடிக்கும்
my num ன் மதிப்பு 0 ஐ விட அதிகமும் இல்லை 1 க்கு சமமும் இல்லை எனில் இது எல்சே பகுதியினுள் செல்லும்
ஆனால் my num ன் மதிப்பு 1 என்பதால் இது எல்சே பகுதிக்கு செல்லாது
பின் இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஐ முடிக்கும் இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் ஐஎஃப் ஹைபன் எல்சிஃப் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி வெளியீட்டை காணவும்
வெளியீடு தே வால்யூ ஒஃப் my num இஸ் 1 ஆண்ட் இஸ் லெஸ்ஸர் தன் 0 என காட்டும் நம் fileக்கு திரும்ப வந்து my num ன் மதிப்பை 5 ஆக மாற்றுவோம்
இந்த கோடு ஐ சேமித்து டெர்மினலில் இதை இயக்குவோம்
எனவே இப்போது ஐஎஃப் கண்டிஷன் ஐ நிறைவேற்றப்பட்டு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங் ஐ அச்சடிக்கப்படுகிறது
தே வால்யூ ஒஃப் my num இஸ் கிரீட்டர் தன் 0 நம் fileக்கு திரும்ப வந்து my num ன் மதிப்பை 5 ஆக மாற்றுவோம் கோடு ஐ சேமித்து அதை டெர்மினலில் இயக்குவோம் இந்நிலையில் இது எல்சே கண்டிஷன் ஐ நிறைவேற்றி எல்சே பகுதியினுள் உள்ள பட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ இயக்குகிறது
இப்போது உங்களால் ரூபி ல் உங்கள் சொந்த ஐஎஃப் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ எழுத முடியும் அடுத்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி காண்போம்
கேஸ் ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட செலக்ஷன் ஐ பொருத்த ஒரு கன்ட்ரோல் ப்ளோவ் ஸ்டேட்மெண்ட் ஆகும்
இந்த ஸ்டேட்மெண்ட் ஐ புரிந்துகொள்ள கேஸ் ஸ்டேட்மெண்ட் ன் சின்டாக்ஸ் ஐ காண்போம்
கேஸ் ஐ பயன்படுத்துவதற்கான syntax கேஸ் வேரியபிள் வென் வால்யூ 1 ரூபி கோடு வென் வால்யூ 2 ரூபி கோடு எல்சே ரூபி கோடு எண்ட் ஒரு உதாரணத்தை காண்போம்
பேசிக் லெவல் ரூபி tutorialகளில் காட்டியபடி கெடிட் ல் ஒரு புதிய பைல் ஐ உருவாக்குக
அதற்கு கேஸ் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி என பெயரிடுக கேஸ் ஸ்டேட்மெண்ட் க்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன் டுடோரியலை இடைநிறுத்தி கோடு ஐ டைப் செய்யலாம்
இந்த உதாரணத்தில் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ டிக்ளேர் செய்துள்ளேன்
இங்கே டெர்மினலில் ஒரு கேள்வியை அச்சடிக்கும் ஒரு பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளது
பின் ஸ்டாண்டார்ட் இன்புட் லிருந்து ஒரு ஒற்றை வரி டேட்டா ஐ ஏற்கும் ஒரு கெட்ஸ் ஐ கால் செய்கிறேன்
பின் சோம்ப் ஐ பயன்படுத்தி நியூ லைன் characterகளின் இன்புட் டேட்டா ஐ நீக்குகிறேன் டொமெயின் என்ற ஒரு வேரியபிள் க்கு முடிவை அசைன் செய்கிறேன் பின் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ டிக்ளேர் செய்கிறேன்
அதனுள் ஒரு வென் ஸ்டேட்மெண்ட் ஐ டிக்ளேர் செய்கிறேன்
இது அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரிங்
டொமெயின் ன் மதிப்புடன் பொருந்துகிறதா என சோதிக்கிறது முதலில் இது டொமெயின் ன் மதிப்பு உப் ஆ என சோதிக்கிறது ஆம் எனில் இது உத்தர் பிரதேஷ் என அச்சடித்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ விட்டு வெளியேறும் டொமெயின் மதிப்பு உப் இல்லையெனில் டொமெயின் மதிப்பு எம்பி ஆ என சோதிக்கும் ஆம் எனில் மத்யா பிரதேஷ் ஐ அச்சடிக்கும்
இவ்வாறு மற்றவையும்
டொமெயின் ன் மதிப்பு எதிலும் பொருந்தாதவரை இது சோதிப்பதை தொடரும்
மேலுள்ள நிபந்தனைகள் எதுவும் உண்மையில்லை என்பதால் இந்நிலையில் இது எல்சே ஸ்டேட்மெண்ட் க்கு வரும் எல்சே டிக்ளரேஷன் ஐ அடுத்து வரும் ரூபி கோடு ஐ இது தொடந்து இயக்கும்
நம் உதாரணத்தில் உள்ளது போல இது அங்க்னவுன் என அச்சடிக்கும்
இப்போது பைல் ஐ சேமித்து டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் கேஸ் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி
டெர்மினலில் காட்டப்படுவது Enter தே ஸ்டேட் யூ லைவ் in உப் என டைப் செய்து வெளியீட்டை காண்க
வெளியீடு உத்தர் பிரதேஷ் என காட்டும் அடுத்து முன்புபோல மீண்டும் ரூபி பைல் ஐ இயக்குக
இம்முறை ப்ராம்ப்ட் ல் கேஎல் என டைப் செய்து வெளியீட்டை காண்க
இது கேரள ஐ அச்சடிக்கும் அடுத்து மீண்டும் ஒரு முறை பைல் ஐ இயக்குக
இம்முறை ப்ராம்ப்ட் ல் டிஎன் என டைப் செய்து வெளியீட்டை காண்க
இது அங்க்னவுன் என அச்சடிக்கும் ஏனெனில் இது எந்த caseலும் பூர்த்தியடையவில்லை
எனவே முன்னிருப்பு எல்சே ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது
இப்போது ரூபி ல் உங்கள் சொந்த case statementகளை உங்களால் எழுத முடியும் இத்துடன் இந்த ஸ்போகன் டுடோரியல் முடிகிறது
சுருங்கசொல்ல